ஏன் எதனால facebook அவ்வளவு பேரு use பண்றாங்க என்ன இருக்கு அதுல அவ்ளோ எல்லாமே அஹ் எப்படி சொல்றது எல்லாருமே videos பாக்கலாம் இப்ப நம்ம எப்படி பாக்குறோம் அந்த மாதிரி post போடலாம் உம் அதிலயே கூட video call எல்லாம் கூட பேசலாம் insta ல கூட video call லாம் பேசலாமேடி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 இதுல இருக்கிற மாதிரியே தான் அதுலயும் இருக்கு but ஆனா சொல்றதே பார்த்தா facebook கொஞ்சம் இது மாதிரி insta வே better facebook விட அப்படீன்னு கொஞ்ச பேர் சொல்றாங்க ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா அது ரொம்போ

அஹ் facebook அப்படித்தான் சொல்றாங்க நிறைய பேர் use பண்ணலாம் but ஆனா நம்ம என்ன பண்ணணும் private account ல வச்சுக்கலாம் safe ஆஹ் இருக்கும் அஹ் private ஆ இருந்தா மட்டும்தான் இப்ப வந்து private போட்டிருந்தாலும் message வரும் நம்மளுக்கு but இருந்தாலும் நம்ம private அஹ் வச்சுக்கணும் அஹ் இது இல்லைன்னா நம்ம photos எதுனா post பண்ணியிருந்தோம்ன்னா அது எடுப்பாங்க எடுக்க முடியும் உங்களால insta ல கூட அப்படி இருக்கு இப்போ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 புரியுதுடி

ஏன் நீ இப்பல்லாம் open பண்ணப் போறியா ஆமாம் எனக்குத் தெரியலல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

Photo வோட எல்லாம் most ஆ facebook ல எல்லாருமே photos எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படியா சரி சரி Photos சே தெரியும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் photos அதே மாதிரிதான insta ல வந்து bio எல்லாம் இருக்கும் so அதுலயும் வந்து bio இருக்கும் அதுலயும் நம்ம bio வச்சுக்கலாம் எல்லாமே நீ insta use பண்ற தான

உம் உம் சரி சரி facebook என்ன post எல்லாம் பார்க்கலாம் அஹ் அப்புறம் videos எல்லாம் பார்க்கலாம் இந்த you tube videos எல்லாமே அதுல கூட இருக்கும் அஹ் ஹம் use பன்றாங்க boys எல்லாம் நான் எல்லாருமே use பன்றாங்க boys எல்லாருமே facebook use பன்றாங்க அப்படியா சரி okay okay டி

நீ use பன்னி பாரு எனக்கு புடிச்சா use பன்னு வேணாம் நீ block பன்னிட்டு delete பன்னிடு

உம் சரி oaky பாக்கலாம் அப்புறமா பண்றேன் நானு

அஹ்

உம் இந்த வெயிலில் ஏன் கடைக்கு எல்லாம் சென்று வாங்கிவிட்டு வருகிறாய் Online லயே எதாவுது Try பண்ணலாம் ல Price உம் கம்மியாக தான் இருக்கின்றது Offer உம் நிறைய போடுகிறார்கள் எதாவுது பார்க்கலாம் ல உம் உம் சரி சரி ஆனால் Flipkart ல் Return policy உம் இருக்கின்றது ல நீங்கள் Try பண்ணி பார்க்கலாம் ல Shirt லாம் குறைந்த Rate ல இப்பொழுது BigBig billion sale உம் போய்க்கொண்டு தான் இருக்கும் Midnight Sale ல கூட இப்பொழுது OfferFifty PercentageOffer லாம் போடுகின்றனர் நீங்கள் Flipkart ல ஓர் வாற்றி Try பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒழுங்காக Choose பண்ணி இருக்கமாட்டீர்கள் review அதுயெல்லாம் பார்த்துவிட்டு வாங்கலாம் ல என்னதான் நேருல போய் வாங்கினாலும் கடையில் Better அஹ் தான் இருக்கும் நீங்கள் flipkart அதில் பார்தீர்களென்றால் நிறைய Variety கிடைக்கும் கடையில் என்றால் ஒன்று இரண்டு தான் இருக்கும் நீங்கள் Online ல பார்த்தீர்கள் என்றால் இது இல்லயென்றால் அது நிறைய எடுக்கலாம் உம் சரி Shopee எதாவுது Try பண்ணி பாருங்கள் இப்பொழுது Recent அஹ் அது தான் Use பன்னினேன் நன்றாக இருந்தது நிறைய Discount உம் இருந்தது ஆனால் எப்படி சொல்லுவது Product quality மற்றும் Sure ராக சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒரு அளவிற்கு Offer லாம் நன்றாக இருக்கின்றது Try பண்ணி பாருங்கள் Evening அஹ் தூங்கிக்கொண்டு தான் இருப்பேன் பெரியதாக வேலை இல்லை ஏன் உம் சரி நான் பெரியதாக Must டா கடைக்கு போய்லாம் வாங்க மாட்டேன் Online தான் சரி Try பண்ணி பார்ப்போம் Pondicherry ல அஹ் இப்பொழுது Sunday தான Sunday market இருக்கும் போய் பார்க்கலாம் உம் சரி Must டாக Online தான் எனக்கு Top ல Online தான் BestFlipkart அப்படி இல்லையென்றால் Shopee இல்லையென்றால் Ajio அதில்தான் வாங்குவேன் அஹ் உம் ஒன்று இல்லை என்றால் இரண்டு ஆவது Order போட்டுவிடுவேன் Monthly

உம் எனக்கும் தெரியவில்லை Use பண்ணதில்லை ஆனால் Shopee வந்துஎனக்கும் One month அஹ் three தான் Use பண்ணினேன் அஹ் அண்ணனுக்கு ஓர் Shirt எடுத்து கொடுத்தேன் நன்றாக தான் இருந்தது உம் Cotton ல யே Checked போற்று எடுத்தேன் Birthday க்கு Gift பண்ணினேன் நன்றாக தான் இருந்தது ஓர் Five hundred குள்ள தான் இருந்தது எனக்கு ஓர் Offer போக ஒரு Three fifty வந்தது உம் Blue colour போட்டு போட்டு இருந்தேன் Light blue அது வந்து Five hundred இருந்தது Offer price போக three fifty அதுக்குள்ள வந்தது ஆமாம் இப்பொழுது New user குறதால TwentyTwenty five ல இருந்து Fifty percentage வரை Offer போட்டு இருக்கிறார்கள் நீங்கள் வேனால் உம் Use பண்ணி பாருங்கள் என்று சொல்லுகின்றேன் உம் உம் சரி நான் இப்பொழுது Shopee தான் Use பண்ணுகின்றேன் Shopee கா கலாம் இல்லை Flipkart ல என்ன Accessories க்கு தானே சொல்லுகின்றாய் ShirtsDress க்கு எல்லாமுமா அந்த இது Coupon தருவார்கள் உம் உம் சரிநான் Ajio முன்னாடி Use பன்னினேன் அதில் Price லாம் அதிகமாக இருந்தது Set ஆகவில்லை அதனால் அதில் போகின்றது இல்லை FlipkartShopee தான் Try பண்ணுகின்றேன் நான் வேறுயாராவுது கிட்ட கேற்று வேன்றுமென்றாலும் சொல்லுகின்றேன் உம் தெரியவில்லை நான் ரொம்ப நாட்கள் முன்னாடி Use பன்னினேன் அப்பொழுது எல்லாம் Price அதிகமாக இருந்தது அதனாலே Use பண்ணுவது இல்லை அதற்கு அப்புறம் Flipkart ல தான் Full அஹ் அது அண்ணன் ஓர் Shirt எடுத்தார் அப்பொழுது தான் சும்மா Use பண்ணி பார்க்கலாம் என்று Use பண்ணினேன் StartingUse பண்ணு பொழுது Ok வாக இருந்தது அதற்கு அப்புறம் Price எல்லாம் வர வர அதிகம் ஆகிவிட்டது உம் ஆமாம் அது எல்லாம் கொஞ்சம் இதுவாக Tough வாக தான் இருக்கும் User interfaceFrindly யாக இருக்காது ரொம்ப தேடி எடுத்து இது பண்ற மாதிரி இருக்கும் Products நிறைய இருக்கும் ஆனால் பார்ப்பதே பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் Price உம் அதிகமாக தான் இருக்கும் அதில் Flipkart ஆனால் கொஞ்சம் நன்றாகவும் இருக்கும் அது நான் First ல இருந்து Use பண்ணுவதால் அப்படியே Set ஆகிவிட்டது உம் Amazon ணும் ஓர் அளவிற்கு Ok வாக தான் போய்க்கொண்டு யெல்லாமுமே Starting ல நன்றாக இருந்தது அதற்கு அப்புறம் Flipkart யில் Offer தரும் அளவிற்கு Amazom யில் அவ்வளவு தரவில்லை கொஞ்சம் அப்படியே Back இல் போய்விட்டது நான் அப்பொழுது நிறைய Offer விட்ட பொழுது Use பண்ணிக்கொண்டு இருந்தேன் நிறைய வாட்டி போக போக அப்படியே அது எப்படி First புதிதாக Install பண்ணும்பொழுது நிறைய வாங்கவேண்டும் என்று தோணும் அல்லவா அப்பொழுது அதற்க்கு அப்புறம் போக போக Interest டே போய்விட்டது உம் சரி சரி Offline ல போய் பார்ப்போம் எதாவுது Set ஆகின்றதா என்று ஆனால் நீங்கள் தனியா தான் போய் வாங்க மாட்டிர்களே யாராவதை கூப்பிட்டு போய் தானே வாங்குவீர்கள் திடீர் என்று என்ன என்னை கூப்புடுகிறீர்கள் உம் உம் சரி அது விடுங்கள் வேர் என்ன என்ன பண்ணிக்கொண்டு இருக்கீர்கள் உம் Recent டாக எங்க அக்கா Chennai silks போனேன் என்று சொன்னார்கள் நன்றாக இருக்கு என்று Offer நிறைய இருக்குதென்று சொன்னார்கள் ஆனால் Saree எதுவும் Set ஆகவில்லை Tops நன்றாக இருக்கு அப்படி என்று சொல்லி என்ன போய் பார்க்க சொன்னார்கள் Chennai silks வேண்டுமென்றால் போகலாம் இல்லை Pondicherry லயேய் இப்பொழுது புதிதாக Open பண்ணி இருக்கிறார்களே Bus stop க்கு Opposite ல தெரியாத உங்களுக்கு உம் Chennai ளையும் Chennai silk அப்படி இல்லை என்றால் Max தான் போவோம் அதைவிட்டால் வேர் எதாவுது அங்கே சின்ன சின்ன கடையில் கூட ஒரு அளவிற்கு நன்றாக தான் இருக்கும் Price கம்மியாக ஆனால் Chennai ல Tops மற்றும் Rate ரொம்பா அதிகம் அதை மற்றும் கடை பார்த்து வாங்கவேண்டும் நீங்கள் Shirt தானே எடுக்க போகுறீர்கள் எங்கே Pondicherry லையை Try பண்ணலாம் அல்லவா உம் உம் சரி நான் மாமாவிடம் கேட்டு சொல்லுகின்றேன் அவங்க அவரு தான் அங்கே எடுப்பார் அவர் எனக்கு தெரிந்து Most டாக Max லதான் போய் எடுபாரு நன்றாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் Price மற்றும் நாம் Budget தகுந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஆனால் Collection நன்றாக தான் இருக்கும் அங்கே வேணுமென்றால் Max க்கு போய் பார்க்கலாம் உனக்கு Budget எவ்வளவு அந்த மாதிரி எதாவுது வைத்து இருக்கின்றாயா தெரியவில்லை அங்கே Chennai என்றால் Max க்கு தான் போவார்கள் வேறு எந்த கடைக்கு போய் நான் பார்த்தது இல்லை அதுதான் நீங்கள் Chennai ல கடை கேட்றிர்களே அதை தான் சொன்னேன்

ஆமாம் Quality Wise நன்றாக இருக்கும் Collection னும் நன்றாக இருக்கும் Western அந்த மாதிரி எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் Price தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது மாமா வந்ததால் எனக்கு பெரியதாக தெரியவில்லை அவ்வளவுவாக அவர் Pay பண்ணிவிட்டார் உம் சரி பார்க்கலாம் Evening என்றால் எத்தனை மணிக்கு போகின்ற மாதிரி அவ்வளவு Late வாகவா எனக்கு அவ்வளவு Late எல்லாம் இல்லை கொஞ்சம் சீக்கிரகமாக சொல்லுங்கள் ஓர் Eight O Clock குள்ளயே வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் அது தான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் உம் Online லேயே பார்த்துக்கொள்ளலாம் ஏனென்றால் கடைக்கு போய்ட்டு அலைந்துவிட்டு அது கொஞ்சம் கஷ்டம் தான் எங்கள் வீட்டுலையும் இப்போதைக்கு எங்கையும் வெளியே விடுகின்ற மாதிரி இல்லை Online லையே பார்த்துக்கொள்ளலாம் நீ எதாவுது பார்தாய் என்றால் Share பண்ணு நீ கூட Shoe எல்லாம் வாங்கவேண்டும் என்று சொன்னாய் அல்லவா நான் வேண்டுமென்றால் பார்த்து சொல்லவா என்ன Model எதாவுது அந்த மாதிரி வைத்து இருக்கின்றையா உம் சரி எனக்கும் Shoe வாங்கவேண்டும் அப்படியே எனக்கும் சேர்த்து பார்த்து சொல் Branded யில் இல்லை ஓர் Two Thousand குள்ளே Thousand குள்ளே இருந்தாலும் Double OK சரி Branded அஹ் நன்றாக Shoe வை பார்த்து சொல் அஹ் அஹ் Website போய் எல்லாம் Search பன்னது இல்லை Flipkart அந்த மாதிரி தான் பார்த்து இருக்கின்றேன் என் கடை அந்த கடைகளை பற்றி Search பண்ணியிருக்கிறேன் Shopping எல்லாம் பார்த்தது இல்லை உம் நான் Use பண்ணி பார்த்தது இல்லை Use பண்ணி பார்த்துவிட்டு சொல்லுகின்றேன் Most டாக Flipkart தான் நீ சொல்லுகின்ற ஆனால் கடை அந்த கடை உடைய Name போட்டு Search பண்ணி பார்க்கவேண்டுமா உம் எந்த Size Return அந்த மாதிரி எல்லாம் எதாவுது இருக்குமா இல்லை Just வாங்கிவிட்டால் அவ்வளவுதானா அந்த மாதிரி எதாவுது இருக்கின்றதா சரி நான் Try பண்ணி பார்க்கின்றேன் நீ எனக்கு Shoe மற்றும் பார்த்து சொல் அப்புறம் உனக்கு எது Flipkart யில் பார்த்தால் Ok வா இல்லை Amazon யில் பார்க்கவேண்டுமா உம் சரி நான் Flipkart லயே பார்க்கின்றேன் Flipkart தான் எனக்கு Set ஆகும் நான் Flipkart யில் நான் உனக்கு பார்த்துவிட்டு சொல்லுகின்றேன் என்ன மாதிரி வேண்டும் Plain ணக வேண்டுமா Checked டா இல்லை எதாவுது எதிர் பார்க்கின்றாயா

உம் சரி நான் நான் பார்த்து சொல்லுகின்றேன் Flipkart லயே பார்த்து சொல்லுகின்றேன் உம் Gadget டா Instagram யில் ஓர் Gadget Website யில் பார்த்தேன் அதில் எல்லாமுமே நன்றாக இருந்தது Price உம் குறைவாக தான் இருந்தது அண்ணன் கூட ஏதோ ஓர் Website எது சொன்னான் Instagram லேயே Instagram யில் வேண்டுமென்றால் பார்க்கிறாயா நான் உனக்கு பார்த்து சொல்லுகின்றேன் Gadget என்றால் எந்த மாதிரி வாங்கவேண்டும் அதுதான் Allready வைத்து இருக்கின்றாய் அல்லவா அப்புறம் என்ன உம் சரி நான் உனக்கு அந்த Page Share பண்ணுகிறேன் அதில் பார் நன்றாக தான் இருக்கின்றது நிறைய பேர் Review நன்றாக தான் போட்டு இருக்கிறார்கள் நான் உனக்கு அந்த Page மட்டும் பார்த்துவிட்டு சொல்லுகின்றேன் உம் நன்றாக தான் இருக்கும் அண்ணன் வாங்கினான் என்று சொன்னேன் அல்ல நன்றாக தான் இருக்கும் நீ வந்து Cash on delivery இருக்கின்றதா பார்த்து போடு அது மட்டும் Review Check பண்ணிக்கோ வாங்க போவதற்கு Guarantee குடுக்கிறார்களா என்று அப்படியா என்று சொல்லி பார்த்து வாங்கு நான் உனக்கு அந்த Page மட்டும் சொல்லுகின்றேன் அந்த Page யில் எல்லாமுமே இருக்கின்றது அது Ok வா என்று பார் Gadget என்று நினைக்கிறேன் அது பெயர் இல்லை இல்லை Refund இருக்கும் ஓர் சிலது Refund எல்லாம் Replace எல்லாமுமே வைத்து இருப்பார்கள் அதனால் பயப்படாதே தைரியமாக வாங்கலாம் Instagram யில் அது வந்து நீ வந்து Review எல்லாம் பார்த்துவிட்டு வாங்கவேண்டும்

Comment On லேயே இருக்கும் Customer feedback கையே Post போடுவார்கள் பார்த்தாயா அந்த மாதிரி பார்த்து வாங்கு அஹ் Instagram யில் நன்றாக தான் இருக்கும் அதிலையே பார் அப்படி இல்லை என்றால் உனக்கு Set ஆகவில்லை என்றால் நீ Flipkart எப்பொழுதும் வாங்குகின்ற Flipkart Amazon அதுலையே கூட Try பண்ணி பார் நான் Gatgets என்றால் Instagram வில் தான் நன்றாக இருக்கும் உனக்கு நிறைய இது கிடைக்கும் கொஞ்சம் Price உம் கம்மியாக இருக்கும் அதில் உம் ஆமாம் Shopee யில் Gadget நான் ஆனால் வாங்கவில்லை Shirt மட்டும் தான் வாங்கினேன் Gadget Try பண்ணது இல்லை நீ வேண்டுமென்றால் வாங்கி பார்

நீ ஓர் நான்கு ஐந்து Product வாங்கினால் அடுத்து நீ வாங்குகின்ற Product இல் இருந்து ஓர் Fifteen to Twenty Percentage வந்து Cash கம்மி ஆகும் நான் One Fifty க்கு ஓர் இது Hairband பார்த்தேன் அதற்கு Offer எல்லாம் போய் Hundred க்கு வந்தது

உம் Flipkart மாதிரியே அது Coin Cashback எல்லாம் ரொம்ப நாள் வைத்து அப்படி கிடையாது ஓர் Five Hundred க்கு மேல் எடுத்தாலே ஓர் Five Rupees Coin Cashback உடனே வந்துவிடும் அது நீ அடுத்து வாங்குகின்றபொழுது நீ Use பண்ணினால் உனக்கு Cash கம்மி ஆகும் Product நன்றாக இருக்கும் Product உம் Seven Days யில் வந்துவிடும் நான் வாங்குனவரைக்கும் Ok வாக தான் இருந்தது அஹ் இல்லை வேர் எதற்கும் Use பண்ண முடியாது நீ அந்த App இல் உனக்கு Cashback என்றால் அதுலையே வரும் உன் Coins மறுபடியும் Save ஆகும் அப்புறம் அது வந்து நீ அடுத்த Product வாங்க வாங்க அது அப்படியா பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான் இதுயெல்லாம் நம்ம Flipkart யில் Use பண்ணுவோம்ல Flipkart first அந்த Coins Add பண்ற வரைக்கும் எதாவுது ProductPlus member க்கு Use பண்ணுவோம் ல அந்த மாதிரி மட்டும் தான் ஆனால் இதற்கு மட்டும் தான் Use பண்ண முடியும் வேர் எதுக்கும் Use பண்ணமுடியாது Product வாங்கினால் அந்த Amount கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளவு தான் உம் ஆமாம் ஆனால் நான்கு ஐந்து Product எல்லாம் வாங்க வேண்டாம் நீ ஓர் Product யே ஓர் Hundred Rupees வாங்கினாய் என்றால் One Coins தருவார்கள் Five Hundred Rupees க்கு வாங்கினாய் என்றால் Five Coins தருவார்கள் One Fifty க்கு வாங்கினாய் என்றால் Fifteen என்று அதற்கு பதில் அந்த Price பொருத்து உனக்கு Coin Add ஆகிக்கொண்டு இருக்கும் உம் நான் வைத்து இருக்கின்றேன் ஒன்றே ஒன்று வேர் product வாங்கினால் அதுற்குட சேர்த்து minus பண்ணிக்கொள்ளுவேன் எவ்வளவு சேர்த்து வைத்து இருக்கிறானோ அடுத்த product வாங்குவேன் அல்லவா அதோட அது அப்படியே minus ஆகிவிடும் Save எல்லாம் பண்ணவில்லை அப்படியே வாங்கி minus பண்ணிவிடுவேன்

இல்லை Shopee நான் மற்றும் தான் Use பன்னுகிறேன்னு நினைக்கின்றேன் வேர் யாரும் Use பண்ணி கேட்டது இல்லை உனக்கு தான் Recommend பன்னினேன் நீ Use பண்ணி பார்த்துவிட்டு வேண்டுமென்றால் சொல் Gadgets வாங்கி பார் ஆனால்

அஹ் ஆமாம் நம்ம Meesho மாதிரியே தான் யார் வேண்டுமென்றாலும் Sale பண்ணிக்கொள்ளலாம் உம் ஆமாம் நான் பார்த்த வரைக்கும் நன்றாக இருந்தது Plus நம்ம ஊரைவிட வேறு India Full கவே அஹ் அதில் Sale பண்ணுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் நம்ம ஊரில் இருந்து நம்ம Pondicherry விட Delhi எல்லாம் அந்த ஊரில் எல்லாம் Price குறைவாக இருக்கும் அல்லவா அந்த மாதிரி அவர்கள் வந்து ஆனால் இதில் அனுப்புவார்கள் என்றால் இந்த அஹ் Delivery இது இருக்கின்றது அல்ல அந்த மாதிரி எதாவுது இதில் தான் அனுப்புவார்கள் அது மற்றும் வருவதற்கு மற்றும் கொஞ்சம் Late ஆகும் அவ்வளவு தான் Maximum ஓர் Two Weeks இல்லை One Week யில் வந்துவிடும் Delhi என்றால் Two WeeksEight to Ten Days கழித்து ஆகும் உம் இருக்கும் ஆனால் வருவதற்கு மற்றும் கொஞ்சம் Leat ஆகும் அவ்வளவு தான் Delivery Charge Free தான் உனக்கு நீ எத்தனை வாற்றி வேண்டுமென்றாலும் வாங்கிக்கொள்ளலாம் இந்த Flipkart மாதிரி Plus எதுவுமே கிடையாது Free உம் சொல்லலாம் நீ Direct டாக Sale பண்ணுகின்றார்கள அவர்களிடமே Chat பண்ணலாம் உனக்கு எதாவுது Queries இருக்கின்றது என்றாலும் கேட்டுக்கொள்ளலாம் இல்லை Products Change பன்னவேண்டும் என்றாலும் நீ கேட்டுக்கொள்ளலாம் இதே நீ Product வாங்கும்பொழுது எனக்கு இதில் Doubt இருக்கின்றது இந்த மாதிரி வருமா இல்லை Size என்ன அது சொல்லி Straight வே Sale பன்றவர்கள் இடமே Chat பண்ணிக்கொள்ளலாம் உம் சரி இப்பொழுது என்ன Gadget வாங்க போகின்றாய உம் நன்றாக இருக்கின்றது இது என்ன Flipkart மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் Colour வந்து ஓர் Orange Colour யில் இருக்கின்றது அது மற்றும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கின்றது மற்றபடி எல்லாமுமே Easy உனக்கு பார்த்த உடனே இப்பொழுது எதுமே தெரியாதவர்களும் Use பன்னுகின்ற மாதிரி தான் இருக்கும்

சரி சரி வாங்கு Try பண்ணி பார்த்துவிட்டு சொல் நானும் உனக்கு பார்க்கின்றேன் உம் இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நான் வேண்டுமென்றால் பார்த்துவிட்டு சொல்லுகின்றேன் Wait உம் Shirt நான் பார்த்து சொல்லுகின்றேன் எனக்கு நீ Shoe பார்த்து சொல் டீ Please உம் வாங்கிக்கொள்ளலாமே என்ன Colour எனக்கு White Colour வாங்கவேண்டும் என்று ஆசை White யில் வாங்கிக்கொள்ளலாமா White ஆனால் கொஞ்சம் எதோ இதுவாக இருக்கும் என்று தோன்றுகின்றது நீ என்ன சொல்லுகின்றாய் அஹ் அஹ் அந்த மாதிரி இருக்காது Most டாக வேறு எல்லாமுமே அடியில் யில் White Colour தான் இருக்கும் நீ வேறு எதாவுது App யில் Shoe க்கு என்றே ஓர் App இருக்கும் பார்த்து இருக்கின்றையா அந்த மாதிரி புதிதாக வேண்டுமென்றல் Try பண்ணி பார்க்கலாமா உம் Okay அப்பொழுது Online லயே நீ எதாவுது நன்றான கடையாக அதுதான் அந்த மாதிரி எதாவுது Brand டாக Search பண்ணி பார்த்துவிட்டு சொல்

உம் வாங்கிக்கொள்ளலாமே ஆனால் Loafer எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி எனக்கு அது அந்த Design எனக்கு பிடிக்கவில்லை உம் சரி Okay நான் உனக்கு Gadget பார்த்து சொல்லுகின்றேன் Instagram யில் கூட Try பண்ணி பார் கடைக்கு போகலாம் என்று நீ கூப்பிட்டாய் Sorry வர முடியவில்லை உம் உம் ஆமாம் நானும் அதேதான் யோசித்து கொண்டிருந்தேன் இப்பொழுது கூட அக்காக்கு ஓர் Function வருகின்றது எதாவுது என்ன Gift பன்னுவது என்று தெரியவில்லை Online யில் தான் தேடிக்கொண்டு இருந்தேன் உம் இருக்கும் ஆனால் Shopee யில் மற்றும் நீ Correct டாக பார்த்து வாங்கவேண்டும் ஏனென்றால் நிறைய பேர் Sale பண்ணுவதால் நீ கேட்பது கிடைக்குமா என்று தெரியவில்லை அது மற்றும் ஒருத்தவர்கள் Details Correct கொடுத்து இருப்பார்கள் ஒருசிலர் கொடுத்து இருக்க மாற்றார்கள் ஏன் என்றால் பிடிக்காதவர்களும் கொஞ்சம் Use பண்ணுவார்கள் அல்ல அதனால் வேறு எதவுவது பார்த்துவிட்டு இது பண்ணுவார்கள் அதனால் Shopee யில் மற்றும் Gadget இப்போதைக்கு வேண்டாம் கம்மி Price சாக இப்போதைக்கு வாங்கு ஏனென்றால் இப்பொழுதுதான் அது புதிதாக Create பண்ணி இருக்கிறார்கள் பெரிய Amount அந்த இதை நம்பி வாங்கவேண்டாம் Flipkart வேண்டுமென்றால் Gadget க்கு Try பண்ணு உம் நீ Oder பண்ணு ஆனால் ஓர் வாற்றி Shopee யும் Try பண்ணி பார் என்று சொல்லுகின்றேன் எனக்கு அது கொஞ்சம் நன்றாக இருந்தது Price யும் கம்மியாக இருந்தது எனக்கு அது Okay வாக இருந்த மாதிரி இருந்தது

அஹ் இல்லை அண்ணன் வைத்து இருக்கின்றான் ஆனால் அவன் நிறைய வாங்குவான் Flipkart யில் அவன் Friends எல்லாம் அவனிடம் சொல்லி Flipkart யில் தான் Oder பண்ண சொல்லுவார்கள் அண்ணன் கிட்ட இருக்கும் Flipkart யில் என்றால் நான் எது Oder பன்னினாலுமே அவனிடம் சொல்லி தான் பண்ணுவேன் அஹ் அவனிடம் இருக்கும் ஆனால் தருவானா என்று தெரியவில்லை உம் கேட்டு பார்க்கின்றேன் உம் சரி சரி என்கிட்டையும் ஓர் Fifteen அதற்குள்ளே இருக்கும் Fifteen னையும் நான் அப்பொழுது அப்பொழுது Five Hundred க்கு மேல் போனால் வந்து அந்த Delivery Charge இல்லை அல்ல அது மற்றும் நான் Oder போடுகின்றேன் Five Hundred குள்ளயுமே Flipkart யில் Assured இல்லை என்கின்றதால் அண்ணாவிடம் போடுகின்றேன் என்னிடம் Twenty TwentyFive Supercoins இருக்கும் உம் சரி அப்பொழுது Free யாக இருக்கின்றபொழுது வீட்டிற்கு வா அம்மாவும் உன்னிடம் பேசவேண்டும் என்று சொன்னார்கள் பார்த்தே ரொம்ப நாள் ஆகின்றது என்று சொன்னார்கள் முடிந்தால் வா இரண்டு பேறும் சேர்ந்து கூட Online யில் பார்க்கலாம்

hello ma'am இது ஸ்கொயர் ஏர்லைன்ஸ் தானே ஆமாம் ma'am இது வந்து ஸ்கொயர் ஏர்லைன்ஸ் தான் how can i help you ma'am நான் வந்து இந்தியாவிலிருந்து okay இந்தியா to அமெரிக்காவா ஆமாம் ma'am okay ma'am அப்ப வந்து ஹம் flight ticket வந்து இப்ப book பண்றதுக்காக நீங்க call பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து தெரிஞ்சுகிறதுக்காக call பண்ணியிருக்கீங்களா ma'am எதாவது flight பத்தி தெரிஞ்சுக்கவா இல்லனா flight வந்து இப்ப immediate ஆ உங்களுக்கு booking பண்ணி தரணும்னும் தரணுன்றதுக்காக call பண்ணிருக்கீங்களா? US தான் அமெரிக்கா போறதுக்கு booking பண்றதுக்கு தான் ma'am நான் call பண்ணிருக்கேன் எனக்கு actual ஆ flight book பண்ணி தர முடியுமா? ஆஹ் morning eleven o'clock னா ma'am இப்ப வந்து sure ஆ நாங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது அஹ் just ஒரு five minutes line ல நீங்க wait பண்ணிங்கனா நாங்க வந்து check பண்ணிட்டு நாங்க என்னனா உங்களுக்கு சொல்றோம் ma'am ஆஹ் okay ma'am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

ஓ okay ma'am உங்களுக்கு வந்து இப்ப அமெரிக்காவுக்கு தான போகணும் ஆமாம் ma'am அமெரிக்கா தான் ஹம் இப்ப அமெரிக்காவுக்கு வந்து என்னனா நீங்க கேக்குற time க்கு வந்து flight வந்து available கிடையாது அப்படி நீங்க போகணும்னா ஆஹ் நீங்க early morning ஒரு four thirty அஹ் four o'clock, five thirty அந்த மாதிரி timimg ல தான் ma'am நீங்க வந்து போக முடியும் அதாவது அந்த timing ல தான் நீங்க இங்க இருந்து அதாவது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 சென்னைல நீங்க try பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லேன்னா வந்து உங்களுக்கு சென்னை to அமெரிக்காவுக்கு train ticket book பண்ற~ sorry ma'am flight ticket book பண்ணலாம் next வந்து எப்படினா நீங்க வந்து திருச்சி அஹ் மதுரை அந்த மாதிரி எல்லாம் நீங்க அங்க கூட போயிக்கலாம் ma'am கோயம்புத்தூர்ல கூட okay தான் ma'am so உங்களுக்கு திருவனந்தபுரம்ல வந்து straight ஆ வந்து அமெரிக்காவுக்கு flight ன்றது இப்போதைக்கு avail~ available இல்ல நீங்க கேக்குற timing க்கு

plus அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு இந்த time வேணாம் நீங்க வந்து early morning போறது okay னா கூட நீங்க வந்து எங்களோட அஹ் ஸ்கொயர் ஏர்லைன்ஸ் மூலமா நீங்க வந்து உங்களுக்கு ticket நாங்க book பண்ணி தருவோம் நீங்க early morning flight ல கூட போகலாம் ma'am அதாவது உங்களுக்கு night இருக்கு early morning ம் இருக்கு ஆனா morning eleven o'clock நீங்க கேக்குற time க்கு வந்து இப்போதைக்கு வந்து flight available இல்ல ma'am ஓ okay ma'am. ma'am நான் actual ஆ இப்ப இருக்கிறது வந்து கன்னியாகுமரியில தான் இருக்கிறேன் otherwise திருவனந்தபுரம்ல இருந்து திருவனந்தபுரம்ல இருந்து தான் கிளம்பற மாதிரி இருக்கும் கொஞ்சம் easy யா இருக்கும் சென்னை, திருச்சி போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான time தான் அஹ் ஆமாம் ma'am அது வந்து correct தான் ஏன்னா வந்து கன்னியாகுமரின்றபோது உங்களுக்கு ரொம்ப பக்கம்னா ஆஹ் திருவனந்தபுரம் தான் அதையும் தாண்டி நீங்க திருச்சிக்கு போகணும்னா அதுக்கு தனியா bus ஏறணும் train ஏறணும் திருச்சி, சென்னைக்கு ஆஹ் மதுரைக்குலாம் போகணும்னா நீங்க அதுக்கு தனியா one day spend பண்ணி travel லாம் பண்ணனும் so உங்களுக்கு ரொம்பவே easy ஆ இருக்கிறது ஊர் திருவனந்தபுரம் ஏன்னா கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் just ஒரு ஆஹ் one and a half அஹ் hour time தான் ஆகும் அங்க போயி trave~ இங்க வந்து reach ஆகுறதுக்கு so வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம்ன்றது திருவனந்தபுரம் தான் so நீங்க வந்து திருவனந்தபுரம்ல இருந்து கூட நீங்க வந்து போகலாம் ma'am so நீங்க வந்து அப்படி போகணும்னா உங்களுக்கு வந்து அஹ் eleven o'clock அந்த time க்கு வந்து flight கிடையாது நீங்க வந்து ஹம் அதுக்கு முன்னாடி இருக்க flights லாம் போக முடியும் அப்படி இல்லன்னா அன்னைக்கு night உ flight இருக்கு so அப்படியும் இருக்கலாம் நீங்க வந்து அந்த மாதிரி அந்த time க்கு போறீங்கனா நீங்க போகலாம் ma'am அப்படி இல்லன்னா நீங்க அந்த time க்கு போகணும்னா வந்து உங்களுக்கு flight இப்போதைக்கு available கிடையாது ma'am okay ma'am அப்ப நீங்க சொன்ன மாதிரி night ஒரு four thirty க்கு அந்த மாதிரி time ல தான் போக முடியும்னு நினைக்கிறேன் அஹ் ஆமாம் ma'am ea~ early morning four thirty ma'am next வந்து night eight thirty க்கு ஒரு flight இருக்கு ma'am okay ma'am okay next வந்து எந்த time க்கு வந்து இப்ப வந்து உங்களுக்கு எந்த time ma'am okay ன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அந்த time க்கு என்னென்ன flight இருக்குன்னு பார்த்து check பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் ma'am நான் கேட்டது morning ஒரு eleven o'clock கேட்டேன் நீங்க அந்த time ல flight லாம் available ஆ இல்லன்னு சொன்னாங்க ஆனா இப்ப அதுக்கு முந்தன நாளும் வந்து early morning four thirty அப்போ night eight thirty க்குன்னு சொல்லிருக்கீங்க ma'am

எனக்கு இப்~ திரும்ப urgent ஆ போகணும்னால நான் இப்ப கண்டிப்பா போய்தான் ஆகணும்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

ஆமாம் ma'am ஆமாம் ma'am அப்ப வந்து உங்களுக்கு early morning flight லயே நாங்க வந்து book பண்ணி தந்திடலாம்ல ஆமாம் ma'am early morning four thirty க்கே அப்போ நீங்க book பண்ணுங்க

இப்ப வந்து seat வந்து available ஆ இருக்குதா இல்லையான்னு மட்டும் நான் check பண்ணிடுறேன் ma'am ஏன்னா வந்து last month இப்படி தான் ஒருத்தவங்க வந்து ticket book பண்ணி கேட்டாங்க நாங்களும் okay ன்னு சொல்லிட்டு try~ அதுக்கப்புறமா tic~ ticket book பண்றதுக்காக website check பண்ணப்போ ticket வந்து full ஆ இருந்துச்சு so உங்களுக்கு வேற country போய் தான் போனாங்க so அந்த problem உங்களுக்கு last minute ல வந்திடக் கூடாது இல்ல அதனால நான் one minute ma'am அந்த flight இப்போ